ரெக்கார்ட்மைடஸ்க்டாப் ஐ பயன்படுத்துவது குறித்த டியூட்டோரியல் க்கு நல்வரவு
ரெக்கார்ட்மைடஸ்க்டாப் இலவச கட்டற்ற ஒரு ஸ்கிரீன்காஸ்டிங் மென்பொருள்
இது உபுண்டு லினக்ஸ் இயங்குதளத்தில் வேலை செய்கிறது
ஸ்கிரீன்காஸ்டிங் மென்பொருள் பற்றிய மேலதிக தகவல்களுக்கு இந்த தளத்தில் உள்ள ஹோவ் டோ யூஎஸ்இ கேம்ஸ்டூடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐ காணவும்
gtk ரெக்கார்ட்மைடஸ்க்டாப் பதிப்பு 038 ஐ என் கணினியில் சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் மூலம் ஏற்கனவே தரவிறக்கி நிறுவியுள்ளேன்
உபுண்டு லினக்ஸ் ல் மென்பொருட்களை நிறுவுதல் குறித்த மேலதிக தகல்களுக்கு இந்த தளத்தில் உள்ள உபுண்டு லினக்ஸ் ஸ்போக்கன் டியூட்டோரியல் களை காணவும்
ரெக்கார்ட்மைடஸ்க்டாப் ஐ வெற்றிகரமாக நிறுவியபின் திரையின் மேலே உள்ள உபுண்டு மெயின் மேனு க்கு செல்க
அப்ளிகேஷன்ஸ் ல் சொடுக்கி சவுண்ட் ஐ தேர்க
இது கான்டெக்ஸ்ட் மேனு ஐ திறக்கும்
அதில் gtk ரெக்கார்ட்மைடஸ்க்டாப் ஐ காணலாம்
அதில் சொடுக்குக
இது gtk ரெக்கார்ட்மைடஸ்க்டாப் அப்ளிகேஷன் விண்டோ ஐ திறக்கும்
மெயின் அப்ளிகேஷன் விண்டோ பதிவுசெய்தலின் சில அடிப்படை அளவுருக்களை வரையறுக்கும் வேலைக்கு உதவுகிறது
முக்கியமாக ட்ரே இக்கான் உங்கள் பதிவை கட்டுப்படுத்த உதவுகிறது
உங்கள் கணினியில் ட்ரே இக்கான் புதியாக வந்துள்ளதை கவனிக்கவும் சிவப்பு வட்டம் ரெக்கார்ட் பட்டன் ஐ குறிக்கிறது
சிஸ்டம் ட்ரே இக்கான் 3 நிலைகளைக் கொண்டது பதிவு செய்தல் நிறுத்துதல் இடைநிறுத்துதல் ரெக்கார்ட்மைடஸ்க்டாப் துவக்கப்படும்போது இக்கான்
பதிவு குறியாகும் எகா
சிவப்பு வட்டம்
பதிவை ஆரம்பிக்கும்போது அந்த இக்கான் சதுரமாக மாறும்
அது நிறுத்தல் குறி
இங்கே 2 சதுரங்கள் இருப்பதைக் காணவும்
ஏனெனில் இந்த டியூட்டோரியல் ஐ பதிவு செய்ய நான் ரெக்கார்ட்மைடஸ்க்டாப் ஐ பயன்படுத்துகிறேன்
பதிவை இடைநிறுத்த அந்த சதுரத்தின் மீது வலது சொடுக்க வேண்டும்
இக்கான்
இடைநிறுத்தல் குறியாக மாறும் இரு இணை செங்குத்து செவ்வகங்கள்
பதிவை மீண்டும் ஆரம்பிக்க இடைநிறுத்தல் குறியை மீண்டும் சொடுக்க வேண்டும்
பதிவை நிறுத்த சதுரத்தை சொடுக்க வேண்டும்
அளவுருக்களை அமைக்கும் முன் ஒரு முக்கியமான தகவலைத் தருகிறேன்
சிவப்பு வட்ட சிஸ்டம் ட்ரே இக்கான் ஐ வலது சொடுக்குக
இங்கே மெயின் அப்ளிகேஷன் விண்டோ ஐ மறைக்க அல்லது காட்ட தேர்வுகள் உள்ளன
பதிவு செய்ய ஆரம்பிக்கும் போது மெயின் விண்டோ முன்னிருப்பாக தானாக மறையும்
இந்த தேர்வை தேர்ந்தெடுப்பதன் மூலம் மெயின் அப்ளிகேஷன் விண்டோ ஐ காட்டவும் தேரந்தெடுக்கலாம்
செலக்ட் ஏரியா ஒன் ஸ்க்ரீன் பதிவாக்க விரும்பும் பகுதியை வரையறுக்கும் வழியாகும்
இந்த தேர்வை தேர்ந்தெடுக்கையில் கர்சர் ஒரு க்ராஸ்பென் ஆக மாறும்
அதைகொண்டு திரையில் தேவையான பகுதியை வரையலாம்
குயிட் தேர்வு ரெக்கார்ட்மைடஸ்க்டாப் ஐ மூடுகிறது மெயின் விண்டோ ல் உள்ள பட்டன் போன்றே
அப்ளிகேஷன் windowக்கு திரும்ப வருவோம் இடப்பக்கம் பிரிவ்யூ விண்டோ உடன் உள்ள டிஸ்ப்ளே பேனல் ஐ காண்க
உங்கள் desktopஐ சிறிய அளவில் இது சித்தரிக்கிறது இதை பதிவு செய்யும் பகுதியை வரையறுக்க பயன்படுத்தலாம்
இந்த பேனல் ன் வலப்பக்கம் வீடியோ தரம் மற்றும் சவுண்ட் தரத்தை அதிகரிக்க அல்லது குறைக்க தேர்வுகள் இருப்பதைக் காணலாம்
முன்னிருப்பாக வீடியோ மற்றும் சவுண்ட் குயாலிட்டி இரண்டும் 100 க்கு அமைக்கப்பட்டிருக்கும்
இந்த அமைப்பு சிறந்த பிளேபேக் வீடியோ தரம் மற்றும் ஆடியோ தரத்தை தருகிறது
வர்த்த ரீதியாக எனினும் பைல் அளவு பெரியது
பைல் அளவை அதிகரிப்பதால் ஸ்போக்கன் Tutorialகளை உருவாக்குவதற்கு 100 வீடியோ தரம் தேவையில்லை
இந்த அளவுருக்களுடன் சற்று சோதனை செய்வது போதுமான வீடியோ மற்றும் சவுண்ட் தரத்துடன் சரியான பைல் அளவை பெறவைக்கும்
வீடியோ குயாலிட்டி ஐ 50 க்கும் சவுண்ட் குயாலிட்டி ஐ 100க்கும் அமைக்கிறேன்
இது ஏனெனில் முடிவு பைல் ன் சிறு பகுதியை மட்டும் ஆடியோ ஸ்ட்ரீம் அளவு ஆக்கிரமிக்கும்
முன்னிருப்பாக ரெக்கார்ட்மைடஸ்க்டாப்
audioஐ பதிவுசெய்யாது
ஆடியோ கேப்சர் ஐ செயலாக்க சவுண்ட் Qualityன் இடது பெட்டியை குறியிடவேண்டும்
அட்வான்ஸ்ட் பட்டன் ஐ காண்க
அதை சொடுக்குக
இங்கு காட்டப்படுவது போல மற்றொரு டயலாக் பாக்ஸ் ஐ இது திறக்கும்
recordMyDesktopன் நடவடிக்கையை நன்கு தனிப்பயனாக்க அட்வான்ஸ்ட் விண்டோ ஒருமுறையாவது காண்க
இதை மூடும் போது இந்த விண்டோ ன் அனைத்து தேர்வுகளும் சேமிக்கப்பட்டு பொருத்தப்படுகிறது
இந்த விண்டோ ன் மெயின் மேனு ல் 4 தேர்வுகள் உள்ளன
முதல் tab பைல்ஸ்
இங்கே இரு தேர்வுகள் உள்ளன
உங்கள் பதிவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே இடத்தில் அதே பைல் பெயரில் ஏற்கனவே இருக்கும் பைல் ன் மேலெழுத ஒரு தேர்வு உள்ளது
முன்னிருப்பாக இந்த தேர்வு தேர்வில் இருக்காது
எனவே ஏற்கனவே இருக்கும் fileகளை தொடவே மாட்டோம்
பதிலாக அதன் பைல் பெயரின் பின் ஒரு எண் கொண்டு புதியது சேமிக்கப்படுகிறது
எனவே பதிவை recordingஓஜிவி என சேமிக்க தேர்ந்தெடுக்கிறோம் எனில் ஹோம் டைரக்டரி ல் ஏற்கனவே அந்த பெயரில் ஒரு பைல் உள்ளது புதியது recording 1ஓஜிவி என சேமிக்கப்படுகிறது
recording 1ஓஜிவி ஏற்கனவே இருந்தால் பின் புது பைல் recording 2ஓஜிவி என சேமிக்கப்படும்
இதுபோல மற்றவையும்
அட்வான்ஸ்ட் tab ஐ மீண்டும் திறக்கிறேன்
ஓவர்விரைட் எக்ஸிஸ்டிங் பைல்ஸ் தேர்வு குறியிடப்பட்டிருந்தால் ஏற்கனவே இருக்கும் fileகள் அனுமதி கேட்காமல் நீக்கப்படும்
எனவே இதனுடன் கவனமாக இருக்க வேண்டும்
வொர்க்கிங் டைரக்டரி தேர்வானது பதிவு செய்யும் போது தற்காலிக fileகள் சேமிக்கப்படும் இடமாகும்
நீங்கள் என்கோடிங் ஐ செயல்பாடுத்தாமல் பயணிக்கும் போது மட்டும் இது உபயோகிப்படுகிறது
அடுத்த tab பெர்ஃபார்மன்ஸ்
இங்கே 5 தேர்வுகள் உள்ளன
பிரேம்ஸ் பெர் செகண்ட் ஐ அமைப்பதை உறுதிசெய்க
இந்த parameterக்கு 2 பிரேம்ஸ் பெர் செகண்ட் நல்ல செட்டிங்
அனிமேஷன் videoகளுக்கு 15 முதல் 20 பிரேம்ஸ் பெர் செகண்ட் வரை ஏதேனும் அமைக்கவும்
என்கோடிங் ஒன் தே பிளை தேர்வு ரெக்கார்ட்மைடஸ்க்டாப் ஐ கேப்சர் ன் போது என்கோடு செய்ய தூண்டுகிறது
முன்னிருப்பாக இது செயலில் இல்லை
அதிக எஃப்பிஎஸ் தேவையில்லாத போது அல்லது சிறு பகுதியை கேப்சர் செய்யும்போது இது பயனுள்ளதாகும்
ஆனால் மிக சிறிய பகுதி அல்லாதவற்றின் செம்மையான பதிவு தேவையெனில் இந்த தேர்வை தேர்வு நீக்க வேண்டும்
முன் சொன்னதுபோல இந்த தேர்வை பயன்படுத்தும்போது ஆடியோ மற்றும் வீடியோ குயாலிட்டி இரண்டும் 100க்கு அமைக்கப்பட வேண்டும்
செரோ கம்ப்ரஷன் tab
cacheன் கம்ப்ரஷன் ஐ கட்டுப்படுத்துகிறது
குயிக் சப்சாம்பிளிங்
கலர்ஸ்பேஸ் மாற்றத்தின் தரத்தை கவனிக்கிறது
அவற்றை அவ்வாறே விட்டுவிடுவோம்
புல் ஷாட்ஸ் அட் எவரி பிரேம் முழு கேப்சர்ஸ் ஐ செயலாக்குகிறது
முன்னிருப்பாக இது செயலில் இல்லை
மூன்றாவது tab சவுண்ட்
Channelsதேர்வு
முடிவு ஆடியோ ஸ்ட்ரீம் ல் channelகளின் எண்ணிக்கையை அமைக்கிறது
1 அல்லது 2 ஆக இருக்கலாம்
மைக்ரோபோன் லிருந்து பதிவு செய்யும்போது ஒன்றைவிட அதிகமான channelகளை தேர்ந்தெடுப்பது முற்றிலும் தேவையில்லாதது
இது உங்கள் ஆட்புட் பைல் ன் அளவை மட்டுமே அதிகரிக்கும்
பிரீகுயன்சி அமைப்பு அநேகமாய் பதிவின் ஆடியோ தரத்தை வரையறுக்கும் காரணி ஆகும்
முன்னிருப்பு 22050 இது பேச்சுக்கானதை விட அதிகம்
ஆனால் இசையை பதிவு செய்கிறோம் எனில் 44100 தேவைப்படலாம்
டிவைஸ் plughw00 க்கு அமைக்கப்பட வேண்டும்
இதனால் சேனல்ஸ் மற்றும் பிரீகுயன்சி மதிப்புகளின் துல்லியமான கட்டுப்பாட்டை பெறலாம்
அதன்பின் தான் எந்த தடைகள் அல்லது தாவல்கள் இல்லாது ஆடியோ சரியாக இயங்கும்
சிறிய எழுத்துகளில் டிஃபால்ட் என எழுதுவதும் வேலை செய்கிறது
பதிவு செய்ய எக்ஸ்டர்னல் ஜாக் ஐ பயன்படுத்தினால் இந்த பாக்ஸ் ஐ குறியிடவும்
சேனல்ஸ் பிரீகுயன்சி மற்றும் டிவைஸ் fieldகள் செயல் நீக்கப்படும்
இந்த settingகள் இப்போது ஜாக் செர்வர் ஆல் வழங்கப்படும்
ஜாக் captureஐ செயல்படுத்தும் முன் ஜாக் செர்வர் இயங்குகிறதா என உறுதி செய்ய வேண்டும்
கடைசி tab மிஸ்செலேனியஸ்
இங்கு அடிக்கடி பயன்படுத்தப்படாத பல தேர்வுகள் உள்ளன
இங்கே ஒரு முக்கியமான தேர்வு போலோ மாஸ்
இது குறியிடப்படும்போது கேப்சர் பகுதி
கர்சர் திரையில் எங்கு நகர்ந்தாலும் அதை பின்தொடரும்
குறி நீக்கப்படும்போது கர்சர் இயங்கும் நிலையிலும் கேப்சர் பகுதி நிலையாக இருக்கும்
இதை விரைவில் செய்து காட்டுகிறேன்
ஆட்லைன் கேப்சர் ஏரியா ஒன் screenஐயும் குறியிடுகிறேன்
இப்போது இந்த விண்டோ ஐ மூடுவோம்
நினைவுகொள்க இந்த விண்டோ ஐ மூடியவுடன் அனைத்து செட்டிங்ஸ் உம் சேமிக்கப்படும்
டிஸ்ப்ளே பேனல் ன் பிரிவ்யூ விண்டோ ல் நம் உதாரண பதிவிற்கு கேப்சர் பகுதியை வரையலாம் இடது மாஸ் பட்டன் ஐ அழுத்தி இழுக்கவும்
பட்டன் ஐ விடுவிக்கவும்
பிரிவ்யூ விண்டோ ல் சிறிய செவ்வகத்தையும் உங்கள் திரையில் பெரிய செவ்வகத்தையும் காணலாம்
இதுதான் உண்மையான கேப்சர் பகுதி
இந்த செவ்வகத்தினுள் வரும் அனைத்து செயல்பாடுகளும் சோதனை பதிவில் பதிவுசெய்யப்படும்
இப்போது சோதனை பதிவு செய்கிறேன்
ரெக்கார்ட் இக்கான் ஐ சொடுக்குகிறேன்
ஹெல்லோ ஆண்ட் வெல்கம் டோ தே டெமோ ரெக்கார்டிங் யூசிங் ரெக்கார்ட்மைடஸ்க்டாப்
திஸ் இஸ் ஆ டெமோ ரெக்கார்டிங் டோ டெமான்ஸ்ட்ரேட் ஹோவ் ஈசி இட் இஸ் டோ கிரியேட் ஆ ஸ்போக்கன் டியூட்டோரியல்
கிளிக் ஒன் அப்ளிகேஷன்ஸ் - சூஸ் ஆஃபிஸ் வர்ட்புரோசெஸ்ஸர்
லெட் மே டைப் டெமோ ஹெரே
பதிவை நிறுத்த சதுர இக்கான் ஐ சொடுக்குக
ரெக்கார்ட்மைடஸ்க்டாப் இப்போது என்கோடு செய்து ஒரு மூவி ஐ ஓஜிவி பார்மேட் ல் உருவாக்குகிறது
ஒப்பன் ஆஃபிஸ் ரைட்டர் ஐ மூடுகிறேன்
என்கோடிங் முடிந்து மூவி இப்போது தயாராக உள்ளது
அதை சோதிக்கலாம்
ஆட்புட் ஓஜிவி பைல் ஐ ஹோம் போல்டர் ல் காணலாம்
ஹோம் போல்டர் மீது சொடுக்குக இங்கே உள்ளது இது நம் சோதனை பதிவு
இதை இயக்குகிறேன்

எனவே உங்கள் கணினியில் ரெக்கார்ட்மைடஸ்க்டாப் ஐ பயன்படுத்த இந்த டியூட்டோரியல் லில் கொடுக்கப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் audio வீடியோ tutorialகள் மற்றும் ஆன்லைன் விசுவல் லர்னிங் moduleகளை நீங்களே உருவாக்க இந்த இலவச கட்டற்ற மென்பொருட்களை நிறுவி பயன்படுத்துக ஸ்போக்கன் டியூட்டோரியல் செயல்பாடு டால்க் டோ ஆ டீச்சர் திட்டத்தின் ஒரு முயற்சி ஆகும்
இது ஐட் பாம்பே ஆல் உருவாக்கப்பட்டு httpspoken tutorialorg மூலம் ஒருங்கிணைக்கப்படுகிறத
இந்திய அரசாங்கத்தின் ஐசிடி மார்ட் மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே இத்திட்டத்திற்கு நிதி உதவி கிடைக்கிறது
மேலும் விவரங்களுக்கு இங்கு செல்லவும் httpspoken tutorialorgNMEICT Intro
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
இந்த டியூட்டோரியல் ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐட் பாம்பே லிருந்து பிரியா